so இப்ப கல்விக்கு சின்ன introduction குடுக்குறாங்க நுழையும் முன் பாக்கலாம் இந்த பாடல் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாருடைய ஒரு பாட்டு பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரனாருடைய ஒரு பாட்டு சின்ன பயலே சின்ன பயலே சேதிகேளடா அப்டின்னு பாட்டு படிச்சிருப்பிங்க நான் சொல்ல போகும் வார்த்தைய நீயும் எண்ணி பாரடா எண்ணி பாரடானு அழகா பாடிருப்பாரு வேப்பமர உச்சியில் நின்னு பேயி ஒன்னு ஆடுதுன்னு விளையாட போகும் போது சொல்லி வைப்பாங்க உந்தன் வீரத்தை முளையிலேயே கிள்ளிவைப்பாங்க வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கை ஆக கூட நம்பி விடாதே நீ வீட்க்குள்ளே என்னது கிடந்து வெம்பி விடாதே அப்டின்னு அழகா பாடிருப்பாரு ரொம்ப அற்புதமா பாடிருப்பாரு அதுல ஒரு வரி பாத்தீங்கனா தெரியும் ஆளும் வளரனும் அறிவும் வளரனும் அது தாண்டா வளர்ச்சி ஆளும் வளரனும் அறிவும் வளரனும் அது தாண்டா வளர்ச்சி ஹம் உன்ன ஆசையோட ஈன்றவளுக்கு நீ தரும் மகிழ்ச்சி அப்டின்னு அழகா பாடுவாங்க உன்ன ஆசையோட பெத்தெடுத்தாலே அவளுக்குதா நீ தரக்கூடிய ஒரு மகிழ்ச்சி அது தான் ஆளும் வளரனும் அறிவும் வளரனும் இன்னும் நெறைய வார்த்தைகள் இருக்கு அதாவது மனதில் வையடா வளர்ந்து வரும் உலகத்துக்கே நீ வலதுக்கையடா அப்டின்னு நம்ம வந்து நல்ல மனுஷனாக வாழ்ந்துடனும் யாரையும் கஷ்டப்படுத்தாம வாழனும் அதான் முக்கியம் மனிதனாக வாழ்ந்திட வேண்டும் மனதில் வையடா தம்பி மனதில் வையடா வளர்ந்து வரும் உலகத்துக்கே நீ வலதுக்கையடா நீ வலதுக்கையடா அப்டின்னு பாப்பாங்க இன்னும் நெறைய அந்த அந்த lyrics லாம் super ஆ நம்ம ஆள் வந்து அற்புதமா பாடிருப்பாரு பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரனார் so அவருடைய ஒரு பாடல் தான் பாக்கபோறோம் செய்யும் தொழிலே தெய்வம் அந்த திறமை தான் நமது செல்வம் கையும் காலும் தான் உதவி கொண்ட கடமையே நமக்கு பதவினு ஆறாம் class ல ஒரு பாட்டுஅற்புதமா பழைய புத்தகத்துல குடுத்துருப்பா செய்யும் தொழிலே தெய்வம் அப்டின்னு சொன்ன அது யாரு நம்ம பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரனார் பாடியது செரியா நிறைய அவருடைய பாடல்லா இருக்கு அந்த பாடல் பாக்கலாம் இப்ப அதுக்கு முன்னாடி கல்வி துன்பத்தை வெல்லும் கல்விங்குற தலைப்புல நமக்கு ஒரு பாட்டு குடுத்துருக்காங்க பாக்கலாம் நுழையும் முன் கல்வி அழகே அழகு என்பர் பெரியோர் கற்றபடி நிற்பதே அந்த அழகை பெறுவதற்கான வழி கற்க கசடற கர்ப்பவை கற்றப்பின் நிற்க அதற்க்கு தக கற் படிச்சா மட்டும் போதாது படிச்ச மாதிரி நடந்துக்கணும் கற்றப்படி நிற்ப்பதே அந்த அழகை பெறுவதற்கான வழி

எவ்ளோவு தான் கற்றி இருந்தாலும் பண்பாடு இல்லாவிட்டால் அந்த கல்வி பயனற்று போகும் correct தான படிச்சி இருந்தும் எப்படி நடந்துக்களனா தெரியலனா உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவில்லாதார் உலகத்துக்கு பொருந்தி வாழ தெரியலனா படிச்சிருந்தும் பண்பு இல்லனா அறம்போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட் பண்பு இல்லாதவர் பண்பு இல்லனா என்ன தான் அறிவு இருத்தாலும் மதிக்கமாட்டாங்க அதுதான் சொல்றாங்க பண்பற்ற மனிதரின் புகழே பல்லாண்டு நிளைத்து இருக்கும் நீங்க நல்லா பாருங்க எப்பேர்ப்பட்ட ஆளாவும் இருக்கட்டும் சிலருடைய character ஆளதான் நம்ம அவங்க பேர் வந்து என்னதான் அறிவாலியா இருந்தாலும் அவுங்க அவுங்களுக்குரிய character வச்சுதான் அந்த பண்பு வச்சுதான் அந்த ஒழுக்கத்த வச்சுதான் அவங்க மதிக்கப்படுறாங்க so இல்லையா அது தான் வந்து சொல்றாங்க

பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரனார் ஒரு ஒரு cinema பாட்டு எழுதறவரு இருந்துருக்காறு சின்ன வயசுலே செத்து போயிட்டாரு இருபத்தொன்பது வயசுலே இறந்துட்டாரு பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரனார் அவருடைய ஒரு பாடல் தான் இப்ப நம்ம பாக்கபோறோம் பாக்கலாமா

சும்மா அப்டியே புஷ்த்தகத்துலே படிச்சிட்டு இருந்துராத நீ ஏன் படிச்சங்குரதையும் மறந்துடா கடைசி வரைக்கு போட்டி தேர்வுல வேலைக்கு போகணும்னு நீ படிக்குற கடைசி வரைக்கும் அங்க service பண்ணனும்னு நீ நெனைக்கவே இல்லல என்னையும் நீ பைத்தியகாரன் நெனச்சிட்டலே அப்டிங்கரமாரி goverment அ கடைசி பைத்தியகாரன ஆக்கி அவனுடைய தேவைக்கு மட்டும் தான் அரசு வேலை ஆவுரானே தவிர கடைசி வரைக்கும் அரசாங்கத்துக்கு சேவை பண்ண மாட்டேங்குறான் தொன்னுத்தொன்பது சதவிதம் பேர் ஏட்டில் படித்ததோடு இருந்துவிடாதே நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்துவிடாதே

நம் நல்லவர்கள் கூற்றும் படி வளர்ந்து விடாதே நம் சாண்டோர்கள் பெரியவங்கலாம் தவறுன்னு சொல்லிருக்காங்க அந்த தவறுனு சொன்னத செய்யகூடாது பிணை துணையாய் குற்றம் வரினும் பணை துணையாய் கொள்வார் பயம் என்னது பழி நாணுவார் பழிய நெனச்சு பாக்குறவன் சின்ன குற்றம் கூட தன்னிடம் சின்ன குற்றம் ஏற்பட்டா கூட அத பெரிய குற்றமா நெனச்சி அந்த பழி சொல்லுக்கு அஞ்சி என்ன செஞ்சிருப்பா இடுக்கண் வரினும் இழிவந்த செய்யார் நடுக்கற்ற காட்சி அவருங்குறாரு வள்ளுவர் புரிதா உங்களுக்கு எவ்ளோ துன்பங்கள் வந்தாலும் இழிவான செயல்கள செய்யமாட்டங்க நல்லவங்க பராவில்ல அப்புடின்னு என்ன செய்வாங்க adjust பண்ணிட்டு போவாங்க அதுதான் வந்து சொல்றாங்க புரிதுங்களா சரி ஏட்டில் படித்தத்தோடு இருந்துவிடாதே நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்துவிடாதே நாட்டின் முறை தவறி நடந்து விடாதே

பண்பு முறைகளிலும் மொழிதலிலும் மாறக்கூடாது அப்புடிங்குராறு மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீற கூடாது பெரியவங்க என்ன சொல்றாங்களோ அந்த வார்த்தைகள மீற கூடாது புரிதா உங்களுக்கு அரியவற்றுல் எல்லாம் அறிது கொளல் பெரியவங்க சொல்ல கூடிய நல்ல விஷயங்கள் இலுக்கள் உடைகளில் ஊற்றுக்கோள் அற்றே ஒழுக்க உடையார் வாய்சொல்லுனார் வள்ளுவர் வழுக்கி விழக்கூடிய நிலத்திலே ஊன்றுகோல் எவ்வாறு உதவுகிறதோ அதேபோல ஒழுக்க முடையவருடைய வாய் சொல் அதனால

பண்பு முறைகளிலும் ஒழிதலிலும் மாறக் கூடாது மாற்றார் கை பொருளை நம்பி வாழக்கூடாது அடுத்தவன் காச நம்பி நீ முதல்ல வாழக்கூடாது நம்ம உழைப்பால நம்ம சொந்த கால்ல நிக்கணும் கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை தானே

சொல்றது ஒன்னு செய்யுறது ஒன்னா இருப்போம்ல அப்டி பட்ட நண்பர் நண்பர்கள் நமக்கு வேண்டாம் அப்புடிப்பட்ட தன்மானம் இல்லா கோழைகள் இருப்பான் அவன் கூடலாம் சேரக்கூடாது தன்மானம் இல்லா கோழையுடன் சேரக்கூடாது அப்ப இந்த பாட்டு புடிக்கலாமா

தன்மானம் இல்லா கோழையுடன் சேரக்கூடாது அப்ப இரெண்டு paragraph முடிஞ்சுருச்சா சொல்லுங்க எட்டில் படித்தத்தோடு இருந்துவிடாதே நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்துவிடாதே

மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது பண்பு முறைகளிலும் மொழிதலிலும் மாறக்கூடாது மாற்றார் கை பொருளை நம்பி வாழக்கூடாது நம் நல் அடுத்து தன்மானம் இல்லா கொழைகளை சேரக்கூடாது தன்மானம் இல்லா கோழையுடன் சேரக்கூடாது அப்புடிங்குராறு அடுத்தது பாருங்க துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேணும் எத கத்துக்கணும் துன்பத்தை வெல்ல கூடிய கல்விய கத்துக்கிடனும் துன்பத்தைவெல்லும் கல்வி கற்றிட வேணும் நீ சோம்பலை கொல்லும் திறன் பெற்றிட வேணும் நீ சோம்பல் சோம்பல்னு அலையிற அந்த சோம்பல கொல்றது ஒரு திறன் அந்த திறனை நீ கத்துக்கணும் சோம்பல் உன்னை சோம்பேறிக்க வச்சிருச்சுனா அது ஜெயிச்சுருச்சுனா முடிஞ்சு போச்சு கதை close ஆகிடும் புரிதா உங்களுக்கு அதான் சொல்ற துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேணும் நிச்சயமா நம்மளோட knowledge நம்மலுடைய துன்பத்தை போக்கும் அப்டின்னு நம்ம நம்பனும் துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேணும் நீ சோம்பலை கொல்லும் திறன் பெற்றிட வேணும் அப்டிங்குறாரு அடுத்தது பாருங்க

நம்மக்கு ஒரு கஷ்டம் மாதிரி அவன் எப்படி கஷ்ட படுவான் அப்டின்னு நெனைக்குறது ஒன்னு இன்னொன்னு அவன் ஏன் அப்படி பேசுறான் எந்த நோக்கத்துக்காக பேசுறானு understand பன்றோம் பாரு அதுக்கு ஏத்த மாதிரி அவன விட்டு விலகிரலாம் எல்லா தடைகளிலும் தகர்த்து எரிஞ்சுட்டுத்தான் போகனும் வொழிய அவசியம் கிடையாது தவிர்த்துவிட்டே போலாம் எறும்பு மாதிரி எறும்பு பாரு எதாவுது தடையம் வச்சம்னா அப்டியே overtake பண்ணி போய்டும் அந்த மாதிரி போலாமே அதுனால வம்பு செய்யுற குணம் இருந்தா விட்டுடனும்ங்கிறாரு வம்பு செய்யும் குணம் இருந்தால் விட்டுட வேணும்

அறிவு வளர்ச்சிளே வான்முகற்றை தொட்டிட வேணும்றாறு துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேணும் துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேணும் நீ வெல்லும் சோம்பலை வெல்லும் திறன் பெற்றிட வேணும் சோம்பலை கொல்லும் சோம்பலை கொல்லும் திறன் பெற்றிட வேணும் ஏன்னா கொல்லனும் அதலா அதலாம் வெல்ல கூடாது சோம்பல கொன்னுடனும் கொல்லும் திறன் பெற்றிட வேணும் வம்பு செய்யும் குணம் இருந்தால் விட்டுட வேணும் அறிவு வளர்ச்சிளே வான்முகற்றை தொட்டிட வேணும் உன்னை வாழ்த்துராறு அறிவு வளர்ச்சில நீ வா தமிழ்மொழி போல நீடோடி வாழவேண்டும்னு சொன்ன மாதிரி அறிவு வளர்ச்சில நீ வான்முகற்றை தொடனும் தொடனும்ராறு ok ய பாக்கலாமா துன்பத்தை வெல்லும் கல்வி பெற்றிட வேணும் துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேணும் நீ சோம்பலை கொல்லும் திறன் பெற்றிட வேணும் வம்பு செய்யும் குணம் இருந்தால் விட்டுட வேணும்

இத நான் எப்போதும் அடிக்கடி சொல்லுவேன் பயன் படுத்துவேன் எல்லார்க்குமே வெற்றிமேல் வெற்றிபெற விருது பெற பெருமை வர மேதைகள் சொன்னது போல் விலங்கிட வேண்டும் பெற்ற தாயும் புகழும் பிறந்த மண்ணின் புகழும்

விருது வரணும் பெருமை வரணும் மேதைகளெல்லாம் சொன்னது போல நீ என்ன செய்யணும் விலங்கிட வேண்டும் பெற்ற தாயுடைய புகழும் நீ பிறந்த மண்ணின்னுடைய புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும் அப்டின்னு பாடுறாரு அப்போ ஒட்டு மொத்த இந்த பாட்ட பாத்துடலாமா

நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்துவிடாதே நாட்டின் நெறித்தவரே நடந்து விடாதே நம் நல்லவர்கள் கூற்றும் படி வளர்ந்து விடாதே மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது பண்பு முறைகளிலும் மொழிதலிலும் மாறக்கூடாது மாற்றார் கை பொருளை நம்பி வாழக்கூடாது தன்மானம் இல்லா கோழையுடன் சேரக்கூடாது துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேணும்

வெற்றிமேல் வெற்றிபெற விருது பெற பெருமை வர மேதைகள் சொன்னது போல் விலங்கிட வேணும் பெற்ற தாயும் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும் அப்புடின்னு பாடிருக்குராறு யாரு பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரனார் பாடிருக்குராறு சரியா சரி சொல்லும் பொருளும் பாருங்க தூற்றும் படி என்றல் இகழும் படி நல்லவங்க நம்மள தூற்றும் படி அப்டினா நல்லவர்களை நம்மள இகழும் படி நம்ம வாழக்கூடாது அடுத்தது மூத்தோர் என்றால் பெரியோர் மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது அப்டினா பெரியோர் வார்த்தைகள் மீறக்கூடாது மேதைகள் வெற்றிமேல் வெற்றிபெற விருது பெற பெருமை வர மேதைகள்னா அறிஞர்கள்ன்னு அர்த்தம் அறிஞர்கள் எல்லாம் உன்ன என்ன செய்யணும் போற்ற மாறி நீ வாழனும் மாற்றார் கை பொருளை நம்பி வாழக்கூடாது அப்டினா மத்தவங்களுடைய பொருளை நம்பி வாழக்கூடாது நெறி பண்பு நெறிகலிலும் முறைகளிலும் மாறக்கூடாது நெறினா வழி வற்றாமல் உன்னோடு இருக்கனும் பெற்ற தாயும் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல்ன்னா குறையாம இருக்கனும் உன்னுடைய எப்போதுமே இருக்கணும் அதான் வரும் so அதுக்கான பால பொருள் அழகா கொடுத்துட்டாங்க இந்த பொருள் படிச்சிக்கோங்க நூல் வழி போயிறலாம்சரியா நம்ம இப்ப பாத்தா விஷயங்களதான் பாட்ல கொடுத்துருக்காங்க நூல் வழி பாருங்க எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துகளை வளியுறுத்தி பாடியவர் பட்டுக்கோட்டை பட்டுக்கோட்டையுடைய special ளே வந்து simple language ல இருக்கும் இல்லையா மனிதனாக வாழ்ந்திட வேணும் மனதில் வையடா அப்டின்னு அழகா பாடிருப்பாரு மனதில் வையடா வளர்ந்து வரும் உலகத்துக்கு நீ வலதுகையடா நீ வலதுகையடா ரொம்ப எளுமையா பாருங்க சின்ன பயலே சின்ன பயலே சேதிகேளடா சின்ன பயலே சின்ன பயலே சேதிகேளடா நான் சொல்ல போகும் வார்த்தைய நீயும் எண்ணி பாரடா எண்ணி பாரடா எப்படி எவ்ளோ அழகா சொல்றாரு பாருங்கஅதுல ஒரு வார்த்த பாரு உன் நரம்போடு தான் உன் நரம்போடு தான் பின்னி வளரனும் தன்மான உணர்ச்சி அப்டின்பாருங்க நரம்போடு தன்மான உணர்ச்சி வளரனும் சும்மா அப்டியே ஏனோதானோனு வாழ்ந்துட்டு போக கூடாது இல்லையா நா ஒவ்வொரு நாலும் பாடம் அதுதான் காலம் தர கூடிய காலம் தரும் பயிற்சி உன் நரம்போடு தான் பின்னி வளரனும் தன்மானம் உணர்ச்சி அப்டின்னு அழகா பாடிருப்பாரு அற்புதமா பாடிருப்பாரு பட்டுக்கோட்டை பட்டுக்கோட்டை சாதாரண ஆளே கிடையாது just twenty nine years யே என்னமோ தான் இருந்துருக்காரு இருபத்துதொன்பது வயசு வரைக்கும் தான் இருந்துருக்காப்புல ஆனா அந்த ஆளு கலக்கு கலக்குன்னு கலக்கிருக்காப்புல செரியா so பாருங்க திரை இசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர் மக்கள் கவிஞர் மூணே மூணுதான் இவருடைய பேர் பட்டுக்கோட்டை இவர் இயற்ப்பெயர் கல்யாணசுந்தரம் இவர் சமூக சீர்திருத்த கருத்துகளை எளிய தமிழ்ல வந்து வலியுறுத்தி பாடுனவரு

உழைப்பாளிகளின் உயர்வு ஒன்னு மூணு அடுத்து திரை இசை பாடல்கள் ஒன்னு நாலு அதுக்கு அடுத்து மக்கள் கவிஞர் ஒன்னு ஐஞ்சு so அஞ்சு point இருக்கு எளிய தமிழ்ல பாடியவர் சமூக சீர்த்திருத்தங்கள பாடியவர் உழைப்பாளிகளின் உயர்வை பாடியவர் திரை இசை பாடல்கள் பாடியவர் மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தர் ok யா உன் நரம்போடுத்தான் பின்னி வளரனும் தன்மான உணர்ச்சி என்ன அருமையான வார்த்தை பாருங்க தன்மானத்தோடு வாழனும்ங்குறத நம்ம ஆளு ஆளும் வளரனும் அறிவும் வளரனும் அதுதாண்டா வளர்ச்சி அப்டிங்கறாரு உன் நரம்போடு தான் பின்னி வளரனும் தன்மான உணர்ச்சி so அடுத்து நம்ம பாக்கபோறது ஐந்தாவது இயல் so ஐந்தாவது இயல் ஆசாரகோவை பாக்கபோறோம் so பதினெண்கிழ்க்கணக்கு நூல்கள்ள ஒன்னு ஆசாரக்கோவை உன் நரம்போடு தான் பின்னி வளரனும் தன்மான உணர்ச்சி so பதினெண்கீழ்க்கணக்கு நூல்கள்ல ஒன்னு தான்ஆசாரகோவை சரியா அந்த ஆசாரக்கோவை அப்புடினா ஆச்சாரங்களை கோவையாக கூறுதல் ஆச்சாரம் plus கோவை ஆச்சாரம் அப்டின்னு சொன்னா ஒழுக்கம் கோவைனா கோர்வை ஒழுக்கங்களை அடிக்கி கூறுவதால் இதுக்கு ஆசாரக்கோவைன்னு பேரு இது ஒரு நீதி நூல் இது ஒரு நீதி நூல் அறநூல் இது பதினெண்கீழ்க்கணக்கு நூல்களில் ஒன்று இது ஒரு நீதி நூல் இது ஒரு அறநூல் இது பதினெண்கீழ்க்கணக்கு நூல்களில் ஒன்று ஆசாரக்கோவை சரியா பாடல பாத்துட்டு நூல்களை பாக்கலாம் முதல்ல நுழையும் நூல் என்ன குடுத்துருக்காங்கனு பாப்போம் நல்லொழுக்கமே நல்ல மனிதரை உருவாக்கும் correct தானங்க ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப் படுங்குறான் நல்ல ஒழுக்கம் தான் நம்ம உலகத்துல நமக்கு சிறப்ப தரும் நல்ல மனிதர் நல்ல பண்பு நல்ல discipline வேணும் good discipline வேணும் நாம் ஒழுக்க நெறிகளை அறிந்தால் தான் அவற்றை பின்பற்ற நல்வாழ்வு வாழ முடியும் first தெரியனும் எது discipline னு தெரியனும் பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தேதுணை என்கிறார் வள்ளுவர் அதாவது ஒழுக்கத்தை விரும்பி கடைபிடிக்கணும் ஏன்னா எந்த வகைல ஆராய்ந்து பாத்தாலும் ஒழுக்கம் தான் நம்ம வாழ்க்கைக்கு உயர்வுக்கு காரணமா இருக்கும் அதனால தான் அவரு சொல்றாரு நல்லொழுக்கமே நல்ல மனிதர்களை உருவாக்கும் நாம் ஒழுக்க நெறிகளை அறிந்தால் தான் அவற்றை பின் பற்றி நல்வாழ்வு வாழ முடியும் இந்த நோக்கத்திற்காகவே நம் முன்னோர் அறநூல்களை படைத்தனர் so எதுக்காக நீதி நூல் பாடிருக்காங்க தெரிதா உங்களுக்கு நம்ம ஒழுக்கத்தோட வாழனும் அப்டிங்கறதுக்காகத்தா நமக்கு என்ன செஞ்சிருக்காங்க நம்ம ஒழுக்கத்தோடு வாழனும் அப்புடிங்குறதுக்காக தான் நம்மக்கு நீதி நூல்கலே குடுத்துருக்காங்க அந்த காலத்துல அத சொல்றாங்க நாம் பின் பற்ற வேண்டிய நற்பண்புகளை அறநூல்கள் விளக் விளக்குகின்றன நம்ம என்னென்ன பண்புகள கடைபுடிக்கணும் அப்டிங்குறத அறநூல்கள் அவ்வுளவு அற்புதமாக சொல்லுகிறது அப்டிங்குராங்க அவற்றை அறிவோம் வாருங்கள் பாக்கலாமா அப்படி அறநூல்கள் அப்படி என்ன நல்ல பழக்க நல்ல நல்ல ஒழுக்கங்கள நல்ல நல்ல அரக்கருத்துகள சொல்லுதுனு பாக்கலாம அப்டிங்குறாங்க so introduction ல simple அ சொல்லிருக்காங்க அவ்ளோதான் எதும் ஒரு வழி வினாக்கள் இல்ல so ஆசாரகோவையில் இருக்ககூடிய ஒரு அற்புதமான ஒரு பாடல் பாருங்க இதனுடைய ஆசிரியர் பேரு பெருவாயின் முள்ளியார் பெருவாய் ஆச்சாரமா பேசுறவங்க கிட்ட என்ன இருக்கும் வாய் பெருசா இருக்குமா ஆச்சாரமா ஆச்சாரமா பேசுறவங்க வாய் எப்படி இருக்கும் பெருசா இருக்கும் அவா வாய் கிழிய பேசுறாங்க இல்லையா அதான் பெருவாயின் முள்ளியார் அப்டின்னு நியாபகம் வச்சிக்கோங்க சும்மா shortcut ல so இந்த இதுல எட்டு விதமான ஒழுக்கங்கள ஆசாரகோவையில சொல்றாங்க நம்ம புத்தகத்துல உள்ள தகவல் மட்டும் தான் பாக்றோம் வெளிய எதுவும் பாக்கள அத தனியா பாத்துக்கலாம் syllabus wise ஆ படிக்கும் போதோ இல்லனா extra பாக்கும்போது பாத்துக்கலாம்சரியா ஆசாரகோவை easy யா ஞாபகம் வச்சிக்கல்லாம் பெருவாயின் முள்ளியார் ok யா சரி இப்ப இந்த பாட்டு பாக்கலாமா எட்டு விதமான அற்புதமான ஒழுக்கங்கள் உங்க கிட்ட இருக்கா பாருங்க first நன்றி அறிதல் நன்றியோட இருக்கணும் இருக்கா உங்க கிட்ட நன்றி என்னென்றி கொண்டாருக்கு உய்கொண்டான் உய்வில்லை செய்நென்றி கொண்ட மகற்கு கேள்விப்பற்றி இருப்பிங்க ஒன்றன இன்னார் செயினும அழகா சொல்லுவாங்க கொன்றன்ற இன்னார் செயினும் ஒன்று நல்ல உள்ள கெடும் ஒரு திருக்குறள் உண்டு பாருங்க அதாவது நமக்கு நமக்கு ஒருத்தர் பல துன்பங்கள செஞ்சிருந்தாலும் ஒரே ஒரு நல்லது செஞ்சிருந்தாலும் அத நெனச்சி பாத்தாலே நம்ம மனசு என்ன செஞ்சிறும் அந்த நன்றி நெனச்சு பாத்து நம்ம ஆறுதல் அடைஞ்சுகனும் அவுங்கள பழிவாங்கனுமா அவனோட மல்லு கட்டணும்னு நெனைக்ககூடாது ஒன்னேன்ற இன்னார் செயினும் கொள்வதை போல பல துன்பங்களை தந்திருந்தாலும் ஒன்று உள்ள ஒரு விஷயத்த நெனச்சுப்பாத்தா உள்ள உள்ளத்துல என்ன செஞ்சிருக்கும் அமைதி அடைஞ்சிக்கிட்டு அத பொறுத்து போகணும் அப்பிடின்றாரு அவரு

பொறையுடைமை பொறுமை ரொம்ப வேணும் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலைனு படிச்சிருப்பீங்க நிலம் போல நம்மள பொறுத்துக்கணும் பொறுமை நம்ம life ல யார் நெறைய பேர் கிட்ட இருக்குறது இல்லஆனா பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியமானது ஒருத்தார்க்கு ஒருநாளே இன்பம் பொருதாற்கு போன்றும் துணையும் புகழ்ன்றான் இறுதி காலம் வரை இன்பம் பொருத்து போறவங்க so இரெண்டாவது பொறையுடைமை இன்சொல் இனிய சொர்களை பேசுறது இனிய உளவாக இன்னாத குரல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்றுனு படிப்போம் இல்லையா so இன் சொற்களோட பேசுறது என்பது காட்சிக்கு வெளியில் கடும்சொல் நீர் கூறும் மின் மன்னன் நிலம்ன்றான்

இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை எந்த உயிருக்கும் தீங்கு செய்யாமை எந்த உயிருக்கும் நம்மளால கஷ்டம் வந்துற கூடாது நம்மளால இன்னொரு உயிருக்கு தீங்கு வரக்கூடாது அதான் இன்னா செய்யாமை அப்புடின்னு சொல்லி அதிகாரம் இருக்கும் படிச்சிருப்பீங்க so இன்னாத எவ்வுயிருக்கும் எந்த உயிருக்கும் துன்பம் நெனைக்க கூடாது மறந்து பிரெண் கேடு சூலர்கனார் மறந்து கூட இன்னொருத்தர்க்கு நாம கேடு நெனைக்க கூடாது அதான் இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை கல்வி கல்வி ரொம்ப முக்கியம் இல்லையா இல்லையா கல்வி ரொம்ப முக்கியம் எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்குனு படிச்சிருப்பீங்க so அப்ப கல்வி ரொம்ப முக்கியம் கல்வியோட அப்ப இந்த ஐஞ்சனெல்லாம் நன்றி அறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை கல்வியோடு அடுத்தது ஒப்புரவு ஆற்று அறிதல் ஒப்புரவுனா உதவி நம்ம பிறருக்கு உதவி செஞ்சு வாழனும் தாலாற்றி தந்த பொருள் எல்லாம் தக்காருக்கு வேளாண்மை செய்த பொருற் நம்ம பாடு பட்ட சேக்குற பொருள் எல்லாம் தகுதியானவங்களுக்கு உதவி செய்யதான் அப்டின்னு நாம நம்பனும் அதுக்குதான் கஷ்டப்பட்டு சேக்கணும் இன்னும் செல்வம் நிலையில்ல நிச்சியமா நிலையில்லாதது இன்னைக்கு இருக்கல்லாம் நாளைக்கு நம்முடைய இஷ்டத்துக்கு அனுபவிக்க இருக்குமான்னு உறுதியா சொல்லமுடியாது so அதுனால தான் ஒப்புரவு அறிதல் தகுதியானவர்களுக்கு உதவி செய்யறதுதான் ஒப்புரவு அறிதல் அறிவுடைமை அறிவு ரொம்ப முக்கியம் இல்லையா அறிவு ரொம்ப முக்கியம் இல்லையா எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு உலகம் தலியது உட்பம் மலர்தலும் பூந்தலும் இல்லது அறிவு அறிவு அற்றம் காக்கும் தருவி தெருவாரருக்கு உள்ளழிக்க ராகாரர் சென்ற இடத்தால் செலவிடா தீதுரின் நன்றின் பால் உய்ப்பது அறிவு என்பொருள வாசெலச்சொல்லி தான் பிறர் வாய் முன் முன்பொருள் காண்பது அறிவு அறிவு அறிவுங்குறதுக்கு எவ்ளோ அறிவுடைல வெளக்கம் குடுக்குறாரு பாருங்க அறிவு அவ்ளோ அற்புதமானது chance யே கிடையாது அறிவுடமைய எடுத்து படிச்சிபாருங்க super ஆ விளக்கம் குடுத்துருப்பாறு அறிவுடைமைல இல்லையா அறிவுடையார் ஆவது அறிவார் அப்டின்னு என்ன நடக்கபோகுதுன்னு உணர்ந்து கொள்பவர் அறிவுடையவர் அப்படிப்பட்ட அறிவுடைமை நமக்கு இருக்கனும் so அதுக்கு அடுத்து நல்லினத்தாரோடு நட்டனு நல்லவரோடு நட்பு கொல்லனும் நாம வந்து நல்ல நட்பு நம்ம கையில இருக்கனும் கண்ட கண்டவனலாம் நாம நட்பா வச்சிக்ககூடாது இல்லையா அதாவது அழகா சொல்லுவாங்க இல்லையா செய்யர்கரிய யாவல நட்பின் அதுபோல் வினை தெரிய யாவுள காப்புனா சேர் நட்பைப்போல செய்வதற்க்கு அரிதான ஒரு காரியம் எதும் இல்ல அதுபோல நம் செய்ய கூடிய செய்யல நல்ல ஒரு வலிமையோட முடிக்குறதுக்கு ஒரு சிறந்த துணை வேற ஒன்னும் இல்ல அப்புடின்னு அற்புதமா சொல்லிருப்பாரு வள்ளுவர் so அதுபோல நல்லினதாரோட நட்டள் இந்த எட்டும் இவை எட்டும் சொல்லிய ஆசாரவித்து இவை எட்டும் எத்தனை ஒழுக்கங்கள் அப்புடின்னு சொன்னா சொல்லிய ஆசார வித்து அப்புடினா இவை எட்டும் எட்டு விதமான ஒழுக்கங்கள் அப்புடின்னு சொல்லி சொல்றாங்க சரியா

அறிவுடைமை நல்லினத்தாரோடு நட்டல் so இவை எட்டும் சொல்லிய ஆசார வித்து என்ன meaning னு பாப்போம் நன்றி அறிதல்னா என்ன பிறர் செய்த உதவியை மரக்காயிருத்தல் பிறர் செய்த உதவியை மறக்காதிருத்தல் நா நன்றி அறிதல் ஒப்புரவுனா என்ன எல்லோரையும் சமமாக பேணுதல் அதாவது உதவி செய்யுறதுதான் meaning எல்லாரும் equal னு நெனச்சு உதவி செய்யுறது நீங்க extra எடுத்துக்கோங்க

நட்பன்புகள் உடையவரோடு நட்புக்கொள்ளுதல் இதான் நல்லினதாரோடு நட்டல் அப்டினா அதான் அர்த்தம் நட்பன்பு உடையவர்க்களோடு நட்பு கொள்ளுதல்ஆகிய எட்டோ நல்லொழுக்கத்தை விதைக்கும் முறைகள் இந்த எட்டு பண்புகளும் நல்ல ஒழுக்கத்தை விதைக்க கூடிய விதைகள் இதுதான் நல்ல மரமா வளர்ந்து நம்ம வாழ்க்கைக்கு பேரும்புகழும் நமக்கு வாங்கி தருது பெரையும் புகழையும் வாங்கி தருது செரியா இந்த நூல்கள பாருங்க ஆசாரகோவைல பாருங்க ஆசாரகோவைல நூல்வழி பாக்கலாமா ok ஆசாரகோவையின் ஆசிரியர் திருவாயின் முள்ளியார் நான் யாருக்குன்னு சொல்லல ஆச்சாரமா பேசுறவங்களுக்கு பெரிய வாய் இருக்கும் அப்ப பெருவாயின் முள்ளியார் இவர் பிறந்த ஊர் கயத்தூர் so இவர் பிறந்த ஊர் கயத்தூர் இவர் பிறந்த ஊர் எது கயத்தூர் ஆசாரகோவை என்பதற்கு ஆச்சாரங்கள கோவையாக கூறுவது நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு அப்டின்னு அர்த்தம் so நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு தான் ஆசார கோவை ஆசாரகோவை என்பதற்கு நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு அப்டின்னு பேரு ஏனா ஆச்சாரங்கள கோர்வையா கோவைனா கோர்வையாக கூறுவது இது பதினெண்கீழ்க்கணக்குல ஒன்னு நம்ம சொன்னோம்ல பதினெண்கீழ்க்கணக்கு ஒன்னு திருக்குறள் நாலடியார் நான்மனிகடிகை இன்னார்நாற்பது இனியவைநாற்பது திருகடுகம் திருபஞ்சகுலம் ஏலாதி ஆசாரக்கோவை பழமொழி முதுமொழி காஞ்சி ஐந்திணை என்பது ஐந்திணை எழுவது திணைமொழி ஐம்பது தினைமாலை நூற்றி ஐம்பது தார் நாற்பது தலை வழி நாற்பது கை நிலை இதலாம் என்னது இது எல்லாமே பதினெண்கீழ்க்கணக்கு நூல் இந்த பதினெண்கீழ்க்கணக்கு நூல்ல பதினோரு நூல் நீதி நூல்அதுல ஆசாரக்கோவையும் ஒரு நூல் இந்நூல் நூறு வெண்பாக்களிலும் முக்கியமானது ஆசாரக்கோவைல இருக்குற பாட்டு எவ்ளோவு நூறு இதனுடைய ஆசிரியர் யாரு பெருவாயில் முள்ளியார் அவர் பிறந்த ஊரு எது கயத்தூர் ஆச்சாரகோவைனா என்ன அர்த்தம் ஆச்சாரங்களை கோர்வையாக கூறும்நூல் அதாது ஒழுக்கங்களை அடுக்கி கூறும் நூல்னு அர்த்தம் so அவ்ளோதான் இது ஒரு பதினொன் கீழ்கணக்கு நூல் அவ்ளோதா விஷயம் வேற ஒன்னும் இல்ல சொல்லுங்க பாப்போம் நன்றி அறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு நன்றி அறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இண்ணாத எவ்வுயிர்க்கும் செய்யாமை

நல்ல ஒழுக்கங்களை விதைக்க கூடிய விதைல் இந்த எட்டு அப்டின்னு சொல்லி சொல்றாங்க சரி அடுத்து ஐஞ்சாவது இயல்ல அடுத்து ஒரு பாடல் பாருங்க கண்மணியே கண்ணுறங்கு ஒரு தாலாட்டு பாட்டு

பாடல்கள் எப்டி இருக்கும் ஆமா ஆச்சாரமா இருக்குறவங்களுக்கு நூறுக்கு நூறு mark போடுவாங்க ஒடனே நூறுவெண்பா அப்புடின்குற மாதிரி shortcut ஆ கூட நியாபகம் வச்சிக்கலாம் சரி பாடல்கள் மனசுக்கு அமைதியையும் மகிழ்ச்சியையும் தருபவை பாடலை பாடினாலும் மகிழ்ச்சி கேட்டாலும் மகிழ்ச்சி உண்மைதான பாட்டு படிக்கும்போதே interest ஆ இருக்கும் ஏட்டில் எழுத படாத இசை பாடல்கள் தமிழில் ஏராளமாக உள்ளன

குழந்தை பிறந்ததுல இருந்து இறப்பு வரைக்கும் பாடலுக்கு ஒரு இடம் இருக்கு அதுவும் நாட்டு புற பாடல் அந்த காலத்துல நெறைய உண்டு தாலாட்டு பாடல்ல இருந்து ஒப்பாரி பாடல் வர்க்கும் இருக்கு சரி இந்நாட்டு புற பாடல்களே தமிழர்களின் வாழ்க்கை முறையை படம் பிடித்து காட்டுகின்றன

so அடுத்து தமிழரோட பிறப்பு முதல் இறப்பு வரைக்கு நாட்டு புற பாடல்கள் பாடுறாங்க அப்டிங்குற மாறி introduction குடுத்துட்டு நமக்கு ஒரு நாட்டுபுற பாடல் பாடிருக்காங்க ஒரு தாலாட்டு பாடல் இங்க பாருங்க குழந்தைய ஒரு அம்மா தாலாட்டு பாடுது அப்படி பட்ட பாடல் தான் நமக்கு குடுத்துருக்காங்க பாத்தீங்களா பாடல் படிக்கலாமா ஒரு தாலாட்டு பாடல் நமக்கு பாட பகுதில குடுத்து இருக்காங்க ஆராரோ ஆரிராரோ ஆராரோ ஆரிராரோ ஆராரோ ஆரிராரோ ஆராரோ ஆரிராரோ நந்தவனம் கண்திறந்து நச்சமில் பூ எடுத்து பண்ணோடு பாட்டிசைத்து பால் போற்ற வந்தாயோ அப்டின்னு குழந்தைய ஆட்டிக்கிட்டே பாடுறாங்க நந்த வனம் கண் திறந்து நற்றமிழ் பூ எடுத்து பண்ணோடு பாட்டு இசைத்து பார்போற்ற வந்தாய்யோஆராரோ ஆரிராரோ ஆராரோ ஆரிராரோ கண்ணே கண்ணுறங்கு கண்மணியே காலை வணக்கம் சைதன்யா

ஆஹ் காலை வணக்கம் சிவசங்கரி

சிவசங்கரி ஆஹ் இப்ப வந்து நம்ம இந்த மலர்களைப் பத்தி பாக்கலாம்னு நான் நினைக்கிறேன் மலர்கள் அப்படீன்னு சொல்லும் போது ஆஹ் யாருக்குமே பிடிக்காதுன்னு எல்லாம் சொல்ல மாட்டாங்க சும்மா சொல்லுவாங்களே தவிர பாத்துட்டாங்க அப்படின்னா எனக்கு அது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி

உம் ஆமா மலர் அப்படின்னு சொன்னாலே வந்து அந்த மத்தவங்கள ஈர்க்க கூடியதாகவும் மிகுந்த ஒரு மனம் வீசக்கூடியதாகவும்தான் இருக்கும் அது மட்டும் இல்லாம இதுல வந்து நிறைய வாசனை திரவங்கள்லாம் வந்து கண்டு பிடிக்கிறாங்க அதுல நம்ம அதை வந்து நம்ம பயன்படுத்தும் போது நம்மளுடைய உடம்பும் வந்து ரொம்பவுமே வந்து வாசனையா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிவசங்கரி உங்களுக்கு இதை பத்தி ஏதாவது தெரியுமா மலர் அப்படின்னு பாக்குறப்போ நிறைய வகையான மலர்கள் இருக்கு எல்லாத்துல இருந்துமே வந்து நமக்கு வந்து வாசனை பொருட்கள் மட்டும் நம்ம தயாரிக்கணும் அப்படின்னு சொல்ல முடியாது